அங்க ஒரு செல் போன் டவர் இருக்கு.

போஸ்ட் ஆபீஸ் டோருக்கு மேல ரெண்டு போர்டிருக்கு .

இது வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா .

இங்க பில்டிங் இருக்கு அத ஒயிட் கலர்லையு எல்லோ கலர்லையு பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

டேபிள்ல ஒரு ஹார்ஸ் டால் வெச்சுருக்காங்க.

இங்க வந்து ஒரு ஏ_டி_எம் மிஷின் இருக்கு.

இது வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் .

இங்க வந்து ஒரு கார் ரிப்பேர் ஆய்ருக்கு.

அந்த போஸ்டர்ல நெறைய கார் பிக்சர்ஸ் இருக்கு.

இந்த வீட்ட வைட் அண்ட் ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இந்த பொட்டேட்டோஸ் எல்லா ரொம்ப ஃபிரெஷ்ஷா இருக்கு.

இந்த லைப்ரரில நால் பேர் இருக்காங்க.

இந்த ஹை வே ரோட்டுல நெறைய வெயிகல்ஸ் போயிட்ருக்கு.

சாப்க்கு மேல அண்ட் சைட்ல சாக்லேட் அண்ட் மில்கி மிஸ்ட் போடு ஒன்னு வெச்சிருக்காங்க.